அஹ் கண்டிப்பாங்க. நம்ம ஒரு குழந்தைக்கு, தாயா, அடுத்த ஒரு genera அடுத்த ஒரு தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகள கொண்டு போறோம்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. இதே நம்மளோட நம்மளோட அஹ்